தண்ணி எந்தெந்த பயிர்களுக்கு எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வயக்காட்டுல நடுவோம் தண்ணி இல்லாம மழை பெய்வறது~ பெய்வறது` பெய்ஞ்சறது மூலமா நமக்கு என்னென்ன விவசாயங்கள் எல்லாம் பெருகுதோ அதெல்லாம் கரிசல் காட்டில நம்ம விதைப்போம் இது ரெண்டுமே நாங்க பண்றோம் இதை நீங்களும் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போதுதான் நம்ம நாட்டின் வளம் வந்து செழிக்கும் மழை பெருகும் தண்ணீரோட பற்றாக்குறை வந்து குறையும் விவசாயத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த பூமியே இயங்கிக்கிட்டு இருக்கு என்னதான் நம்ம வந்து தொழில் வளர்ச்சி அடைஞ்சாலும் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சு நல்லா அதிகமான வளர்ச்சி வனப்பெருக்கம் மக்கள் தொகை பெருக்கம் இது எல்லாமே ரொம்ப அதிகமா வந்துடுது விவசாயம் குறைஞ்சுக்கிட்டே போகுது வீடுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு அப்படின்னா நம்ம உயிரோடு வாழ முடியுமா செங்கல்லையும் கல்லையும் மண்ணையும் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ முடியும் இரங்கல்

இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களுக்குமே ஆணிவேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் புரியுதுங்களா விவசாயத்தை பேணி காக்குறது யாருடைய கையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நம்மள மாதிரி உங்கள மாதிரி இளைஞர்கள் கையிலதான் இருக்கு விவசாயத்தை பேணி காக்குறது என்னதான் நம்ம வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் தொழில்நுட்பத்துல மென்பொருள் ஆய்வாளரா பணியாற்றினாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே நம்ம ஒரு பகுதி நேரமா ஒரு சின்ன நமக்கு தகுந்தார் போல ஒரு சின்ன நிலத்தில வந்து விவசாயம் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாம நம்ம உயிர் வாழவே முடியாது விவசாயம் பண்ணா பரம்பரையே உட்கார்ந்து சாப்பிடும் ஏன்னா ஒரு குடும்பம் விவசாயம் பண்ணுச்சுன்னா முந்தைய தலைமுறையும் பண்ணிருக்கும் இன்றைய தலைமுறைக்கும் அதை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க மட்டும் தான் விவசாயம் வந்து அழியாம வளர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம பண்ற விவசாயத்தை என்னோட குழந்தைகளுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுடைய பேரன் பேத்திகள் என்னோட பேரன் பேத்திகள் அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் விவசாயத்தை கல்வி கற்றால் மட்டும் போதாது கல்வி பாடங்களிலுமே விவசாயங்கள் இருக்கு அதை படிக்கிறது மட்டுமல்லாமல் செயல்முறைப்படுத்தவும் சொல்லிக் கொடுக்கறாங்க நிறைய பள்ளிகளிலையுமே கம்பு, சோளம் அந்த மாதிரி அறிவியல் கண்காட்சிகள்ல கொண்டுவந்து நடத்துறாங்க அதெல்லாம் அறிவியல் கண்காட்சியாவே இப்போ ஆயிருச்சு ஆனால் அது இல்லையே நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுனாலே விவசாயம் தான் இந்தியானாலே விவசாயம் தான் அப்படிப்பட்ட விவசாய நிலத்தில வந்து விவசாயம் அழியாமல் பார்த்துக்கிறது இளைஞர்கள் கையில மட்டும்தான் இருக்கு விவசாயம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் ஏதும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீமைகள் ஏதும் இல்லை தீமைகள் எப்படி வரும் அப்படீன்னா விவசாயத்திலேயே இப்போ வந்து விவசாயம் பண்றோம் உரங்கள் இருக்குங்க இல்லையா உரங்கள் அந்த உரங்கள் செயற்கை உரங்கள் இருக்கு இயற்கை உரங்களும் இருக்கு இயற்கை உரங்களை தான் அந்த பயிர்களுக்கு இயற்கை உரங்களை போடுறோம் அப்படின்னா விதைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது செயற்கை உரங்கள் போட்டு அந்த மாதிரி நம்ம ஊசி போட்டு இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் பச்சை மிளகாய் இயற்கையா விளையுது குடைமிளகாய்னு இருக்கு அது இயற்கையாக விளையறதா இல்ல ஊசி நாலு தடவ ஊசி போட்டு அந்த மிளகாய சின்ன மிளகாயை வந்து பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் ஆக்கிருவாங்க இந்த மாதிரி விவசாயத்திலையுமே நிறைய ஊழல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஊழல்கள் எல்லாம் குறைக்கணும் நம்ம தான் இளைஞர்களாகிய நம்ம தான் இந்த ஊழல்கள் எல்லாத்தையுமே குறைக்கணும் விவசாயம் மட்டும் தான் நம்ம வாழறதுக்கு அடிப்படையான ஒரு தகுதி அதை விட்டுட்டு நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் மேதாவியா இருந்தாலுமே சாப்பிடறதுக்கு அரிசில தான் கைய வைக்கணும் சோத்துக்கு அரிசில தான் கைய வைக்கணும் செங்கல்லையோ மண்ணையோ போய் சாப்பிட முடியாது அதனாலதான் சொல்றேன் விவசாயம் விவசாயம் விவசாயம்னு அதை யாருமே விட்டுறாதீங்க ரொம்ப அருமையான ஒண்ணு பழமையான ஒண்ணு இந்த நாட்ட ஆர~ இந்த நாடு தோன்றிய காலத்திலருந்து எப்படி தமிழ் இருக்கோ அதே போல தான் விவசாயமும் இந்த நாடு நம்ம தமிழ்நாடு உருவானதிலிருந்து எப்படி தமிழ்ல அழியா~ அழியாத மொழின்னு சொல்றோமோ ஆனால் தமிழ் கூட கொஞ்சம் வந்து கொஞ்ச~ அதிக அளவுல கூட குறைந்து கொண்டே தான் வருது நம்ம இப்போ நம்ம நம்ம இவ்வளோ நல்லா தமிழ் பேசறதுக்கான இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு தமிழே தெரியறதில்ல english ஆங்கில medium தில சேர்த்து விட்டிருக்கோம் அதுல வந்து ஆங்கில பாடத்தை முதன்மை பாடமா இருக்கு தமிழ் ஒரே ஒரு பாடமா மட்டும் தான் இருக்கு எல்லாமே ஆங்கிலம் எல்லாத்துலயுமே ஆங்கிலம் வந்துடுச்சு அதுபோல விவசாயமும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அழியாம பாத்துக்குறது இளைஞரோட கையில தான் இருக்கு சிந்தித்து செயல்படணும் எப்பவுமே சிந்தித்து செயல்படணும் விவசாயத்திலேயே நிறைய இருக்குங்க நம்ம சாப்பிடற எல்லாமே விவசாயப் பொருள்களை சாப்பிடணும் அரிசில இருந்து காய்கறிகள், தானியங்கள், பயிர் வகைகள் எல்லாமே விவசாயங்கள்ல இருக்கு

இதெல்லாமே நம்ம விவசாய இதுல தான் சேர்ந்திருக்கும் ஆனால் விவசாயங்கள விட்டுட்டு இப்போ நிறைய

தவறி போயிடறாங்க அதுக்கு காரணம் உடல் நலக்குறைவு அது எதற்காக ஏற்படுது விவசாயம் விவசாயம் இல்லாததுனால செரிமானமாக கூடியன ஆக முடியாத உணவுகளை நாம உண்ணுறோம் இப்போதான் நிறைய வந்துருச்சுங்களே உம் ரொம்ப சுலபமா பண்றதுக்காக நிறைய ரோட்டோர கடைகள்ல சாப்பிடறது சாலை ஓரத்துல இருக்கற அந்த பெட்டி கடைகள்ல chicken அந்த மாதிரி broiler globe கோழிகள் அதெல்லாம் வந்து சாப்பிடுறது இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு இதெல்லாம் தவிர்க்கணும் விவசாயத்தை மட்டும் காப்போம் விவசாயத்தை நல்வழிப்படுத்த கோரி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவசாயத்தை காப்போம் hello hello இது good morning yeah good morning mam சாய் சாய் status தான mam எனக்கு ஒரு tour plan நாங்க போட்ருக்கோம் jewels of scouts னு சொல்லிட்டு ஒரு group இது இருக்குல்ல உங்களோட இதுல நாங்க search பண்ணோம் அதோட details எங்களுக்கு அஹ் mam நாங்க cyber about ல இருந்து call பண்றோம் என்னோட பேரு hello கேக்குதா mam என்னோட பேரு ம்ரிதுலா ஆணு mam ஆமா mam அஹ் எனக்கு hyderabad ல இருக்கோம் நாங்க ஒரு IT நாங்க IT field ல work பண்றோம் இப்போ என்கிட்டே ஒரு project gain பண்ணதால நாங்க எல்லாருமா சேந்து ஒரு Twenty peoples இருக்கோம்

அஹ் yes yes mam yes mam

okayokay மா bangalore ல இருந்து okay Bangalore ல நீங்க எப்போ mam correct timing எப்போ நீங்க start பண்ணுவிங்க நாங்க இங்க இருந்து ஒரு Sunday sorry Saturday morning போல வரலாம்னு இருக்கோம் நாங்க நாங்க April April April ல April ல தான் April ல தான் நாங்க AprilFirst week இல்லனா second week குள்ள தா நாங்க போடுறோம்

okay mam நீங்க எங்கல்லாம் cover பண்றீங்க அஹ் எங்கல்லாம் cover பண்றீங்க jewel shop scout னு சொல்லும்போது எந்த பக்கம் லாம் cover பண்ணுவீங்க

அப்டிங்களா okay okay mam okay அப்போ நாங்க நாங்க

ஹம் mam நீங்க ஹம் நாங்க mam நாங்க travel night train புடிச்சி நாங்க morning Bangalore ல அங்க correct time வந்துற்றோம் அது problem இல்ல எங்களுக்கு நீங்க அதாவது இப்போ எங்களுக்கு correct timing நீங்க எத்தன எவ்ளோ start start பண்ணுவீங்க எப்போ start பண்ணுவீங்க நீங்க train ல தா போறீங்களா இல்ல எப்படி நீங்க அஹ் yes mam yes mam நாங்க twenty members

okayokay okay mam நெறைய பேரு cash ஒரு ஆளுக்கு எவ்ளோ ஆகும் mam

okay mam yes yes okay நீங்க food and accomodation எல்லாமே நீங்க தந்துருவிங்க correct தான

yes mam yes mamokay mam thank you thankyou mamokay okaymeals நீங்க இப்ப meals எங்களுக்கு கம்மி பண்ணி அப்படி என்னவாச்சும் கொஞ்சகூட cash குறையுமா எப்படி okay

sure sure okay mam ஆஹ் அப்புறமா

okay two months முன்னாடி சொல்லணும் அப்போன்னா நீங்க ninety five தருவீங்க five percentage நீங்க எடுத்துக்குவீங்க okay okay okay oh okay okay mam ஓஹ் oh okay okay mam ஆஹ் அப்போ நாங்க five percentage தான நீங்க எடுப்பீங்க அது assured தான கூடுதல் ஏதாவது okay okay அப்புறம்

okay mam sure sure sure mam okay நீங்க எங்க எல்லாம் cover பண்றீங்க அபிடின்னு சொல்றீங்களா

okay okay okay okay mam

okay okay evening three o clock நாங்க Mysore reach ஆவோம்

yes yes mam அங்க நிறைய architecture லாம் இருக்கும் சொல்றாங்க அதானா

ஆஹ் ஆஹ் okay okay mam

oh okay okay okay okay yeah yeah yeah mam okay okay okay mam

என்ன mamokay oh afternoon lunch அங்க தான் okay

அது time க்கு நீங்க time adjust okay okay okay okay mam ஆஹ் okay ஆஹ் அது உண்டு ன்னா நீங்க அந்த village க்கு கூட்டிட்டு போவீங்க okay okay okay okay mam okay okaymahabalipuram வழியா Tamilnadu வருது

ஹம் oh okay

ஆஹ் ஆஹ் ஆஹ் okay ooh okay ஆஹ் ஆஹ்

okay mam அங்க நல்ல நல்ல அது temple தான அது

okay okay okay sure okay mam thank you thank you okay

okay ooh okay Thanjavur போகுது okay okay

okay okay humpi ஹம் ஆமா okay okay okay okay உலகத்திலே அவ்ளோ பெரிய பெரிய temple தானா அப்பிடி தான அஹ் அஹ்

okay okaytamilnadu ல ooh train okay

okay நாங்க excuse me mam நாங்க Tanjavur வந்தா நாங்க purchase பண்றதுக்கெல்லாம் நீங்க time தருவீர்களா எப்பிடி

okay okay mamtrain நாள ஒன்னும் பண்ண முடியாதோ okay

okay okay okay mam okay நீங்க ooh

okay mam

okay mam okay mam okay mam

okay mam

okay mam okay mam

okay mam

okay mam

okay mam okay mam

okay mam

okay mam